இந்த கடைசி பகுதியில் இன்னும் இரு வழக்கமான பிழைகளை பார்க்கலாம்
கடினமானதை முதலில் பார்க்கலாம்
இதுதான் பிஎச்பி ஹெடர்
ஒரு லொகேஷன் க்குப்போக ஹெடர் பங்ஷன் ஐ பயன்படுத்தலாம்
இங்கு கொஞ்சம் எச்டிஎம்எல் கோடு இருக்கிறது இது ஒரு ஹெடர் டாக் வெல்கம்
என்கிறேன்
நம் கோட்டோ வேரியபிள் கூகிள் டாட் காம் ஆகும்
இந்த கோட்டோ இருந்தால்
இப்போது இருக்கிறது
இந்த பக்கத்தைgoogle டாட் காம் எனும் u r ல் க்கு திருப்பிவிடுவோம்
இப்போதைக்கு இது எர்ரர் தரும்
எர்ரர் ஆவது ஒஹ்
ஒக்கே இதனால்தான்
ஒ ப் ஸ்டார்ட்
இதை நீக்கலாம்
இது இங்கே வரக்கூடாது
அந்த கோடு
எர்ரர் ஐ சரி செய்ய
சோரி சரி பிஎச்பி ஹெடர் க்கு போனால் வெல்கம்
எச்டிஎம்எல் கோடு கிடைக்கிறது
பின் எச்சரிக்கை கன்னோட் மோடிஃபை ஹெடர் இன்பார்மேஷன் - ஹெடர்ஸ் ஆல்ரெடி சென்ட் பை
மேலும் இது அனைத்தும்
நம் ஹெடர்ஸ் அனுப்பப்பட்டுவிட்டன
போகிற போக்கில்
இதுதான் லைன் நோ
1 2 3 அது ஒரு எர்ரர் ஐ
பீடர் டாட் பிஎச்பி கோலோன் 3 என்பது போல கொடுத்தால் பின் பிழை லைன் நோ
3 இல் இருக்கும்
ஆகவே அங்கேதான் பிழை இருக்கிறது லைன் 3 சரியா
இந்தப்பிழை லைன் 9 ஆல் உருவானது அது அங்கே போய் பார்க்க
நம் ஹெடர் பங்ஷன் தான்
ஏன் இப்படி நடக்கிறது
ஏற்கெனெவே நம் எச்டிஎம்எல் கோடு ஐ அனுப்பிக்கொண்டு இருக்கிறோம்
இதை கமெண்ட் செய்து நீக்கி பின் ரிஃப்ரெஷ் செய்தால் கூகிள் க்கு திருப்பப்படுவோம்
ஆனால் விஷயம் என்னவென்றால் நமக்கு இந்த வெல்கம் ஹெடர் தேவை
உண்மையில் எச்டிஎம்எல் ஐ ஹெடர் பங்ஷன் க்கு முன் இட முடியாது லொகேஷன் க்குச் செல்வது மற்றும் இந்தfunction னின் மற்ற அம்சங்கள்
அப்படிச்செய்யக்கூடாது
செய்ய வேண்டியது
கொஞ்சம் முன் பார்த்தது போல ஒப் அண்டர்ஸ்கோர் ஸ்டார்ட்
இது என்ன செய்கிறது
பிரச்சினையை தீர்க்கிறது
இங்கே பீடர் க்கு வந்தால் அது வேலை செய்கிறது
எச்டிஎம்எல் கோடு ஐ இங்கே ஹெடர் க்கு முன் எச்சோ செய்தாலும்
இது இல்லாமல் எர்ரர் வருகிறது
இதனுடன் ஹெடர் சரியாக வேலை செய்கிறது சரியா
ஹெடர் க்கு முன் எச்டிஎம்எல் ஆட்புட் வரக்கூடாது என்ற விதி இருந்தாலும்
அது இப்போது தெளிவாக இருக்கும்
கடைசி ஒன்று மிக எளிதானது
அதை விவரிக்கக்கூட தேவையில்லை இது இன்க்ளூடு
இல்லாத ஒரு பைல் அதன் பெயர் ஐடோன்டெக்ஸிஸ்ட் டாட் பிஎச்பி என்பது
அதை பார்க்கலாம்
அது எங்கே
மிஸ்ஸிங் டாட் பிஎச்பி
அது ஒப்பன் டாட் பிஎச்பி
சேர்க்கலாம் ஐடோன்டெக்ஸிஸ்ட் டாட் பிஎச்பி ஸ்ட்ரீம் ஐ திறக்கவில்லை அந்த பெயரில் பைலோ டிரக்டரியோ இங்கில்லை என்கிறது
பைல் பெயர் மற்றும் டைரக்டரி
லைன் 3 இல்
லைன் 3 க்கு வரலாம்
இந்த லைன் மட்டுமே இந்த பைல் லில் குறிப்பிடக்கூடிய கோடு இங்கு இன்னொரு எச்சரிக்கை பெயில்ட் டோ ஒப்பன் ஐடோன்டெக்ஸிஸ்ட் டாட் பிஎச்பி போர் இன்க்ளூஷன்
மேலும் இதெல்லாம்
ஆகவே இரண்டு பிழைகள் இன்க்ளூடு ஆ ஹெடர் பைல் என்றுள்ள ஒரு பக்கம் இருக்கிறதானால் இது மேலும் சிக்கலாகும்
இவை பார்க்க நன்றாக இல்லை
ஏதேனும் வலைப்பக்கத்துக்குப்போய் இதை மேலே பார்த்து இருக்கலாம்
பார்க்க அழகாக இருக்க வேண்டும்
இங்கே முன்னால் சிம்போல் இட்டு ரிஃப்ரெஷ் செய்யலாம்
எர்ரர் இனி தென்படாது ஆனால் பைலைக்காணோம் என்னும் பிரச்சினை இன்னும் அப்படியேத்தான் இருக்கிறது
இருப்பில் இல்லாத இந்த பைல் இன் கன்டென்ட் சேர்க்கப்பட மாட்டாது
உண்மையில் இது தன்னைத்தானே விளக்குகிறது
இருந்தாலும் சொல்லலாம் என நினைத்தேன்
பிஎச்பி இல் ப்ரோக்ராம் செய்யும்போது சந்திக்கக்கூடிய சில பிழைகள் தொகுப்பைப் பார்த்தோம்
உங்களுக்கு அடிக்கடி சில பிழைகள் வருமானால் சொல்லுங்கள்
உதவி செய்ய மகிழ்வேன்
சமீபத்திய அப்டேட் களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்
நன்றி
ஸ்போக்கன் டியூட்டோரியல் புரொஜெக்ட் க்கு டப் செய்தது